தூரத்ல நெறைய மரங்கள் செடிகள்லா தெரியுது.

எல்லா பொருட்களையும் ஸ்டாக் பண்ணி வெச்சுட்ருக்காங்க.

ஒரு பெரிய பேனர் இருக்கு துரத்துல வந்து நெரிய செடிங்க மரங்கலாம் இருக்கு.

இந்த இடமே ஃபுல்லா எம்டியா இருக்கு.

பெரிய கோவில் தெரியுது அந்த கோவிலோட கோபுர வந்து நல்லாவே தெரியுது.

அந்த ரூமுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு இருக்கு.

மூணுமே டிஃபரண்ட் டிஃபரண்ட் சைஸ்ல இருக்கு ஒன்ன விட ஒன்னு சின்னதா இருக்கு.

வெளிய வந்து ஒரு கார் தெரியுது நெறைய மரங்கள் செடிங்கல்லாம் தெரியுது.

ஒரு கார் நின்னுட்ருக்கு அந்த கார் வந்து ரிப்பேர் பண்ணிட்ருக்காங்க அதோட டயர் எல்லாம் கழட்டி வெச்சுருக்காங்க.

பலூன் லா வந்து ஒட்டி வச்சிருக்காங்க டெக்கரேட் பண்ணி.

கண்ணாடிலா இருக்கு அந்த கண்ணாடில வந்துட்டு அடுத்த ரூம்ல இருக்கருதெல்லாமே தெரியிது.

மீனாட்சி அம்மன் அப்படினு பெரிய ஒரு போர்ட் போட்ருக்காங்க.

நெறையா கலர் கலரா புக்ஸ் எல்லா வந்து ஸ்டாக் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த வீட சுத்தியு பச்ச பசேன்னு நெறைய செடிங்க மரங்கெல்லா தெரியுது.

அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய போஸ்டர் வச்சிருக்காங்க அதுல வந்து மெட்டீரியல்சோடா இமேஜஸ் அதோட நேம் டீடைல்ஸ்லா வந்து இருக்கு.

அந்த கம்பி மட்டும் தான் தெரியுது அதோட பாடி பார்ட்ஸ் லாம் இல்லவே இல்ல பிரிண்ட்ஸ் மட்டும் தான் தெரியுது.

நெறைய பேர் அந்த பெர்மிட்கு முன்னாடி நின்னுட்டு உக்காந்துட்டு இருகாங்க.

இது ஒரு ஐஸ் கிரீம் கட இல்லனா ஐஸ் கிரீம் பார்லர் .

அந்த மெனு போர்டுல நெரிய டிபரெண்ட் டிபரெண்டான ஐஸ்கிரீம்ஸ் ஒட இமேஜ்ஜஸ்லா வெச்சுருக்காங்க.

ஒரு ரூம் தெரியுது அந்த ரூம்ல பெரிய ஷோஃபா இருக்கு.

அந்த ரோட்ல ஒரு பைக் போயிட்டு இருக்கு. நெறைய கார்லா போயிட்டுருக்கு.

இந்த பில்டிங்க் வெளிய ஒரு வீடு எல்லா தெரியுது.